லினக்ஸ் ல் வொர்க்கிங் வித் ரெகுலர் பைல்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு பைல்ஸ் மற்றும் directoryகள் சேர்ந்து லினக்ஸ் பைல் சிஸ்டம் ஐ வடிவமைக்கின்றன ஏற்கனவே முன் டியூட்டோரியல் லில் டைரக்டரி களுடன் வேலை செய்வதை கண்டோம்
அதை இந்த வெப்சைட் ல் காணலாம்
இந்த டியூட்டோரியல் லில் ரெகுலர் பைல்ஸ் ஐ கையாளுவதைப் பார்க்கலாம்
ஏற்கனவே ஒரு டியூட்டோரியல் லில் கேட் கமாண்ட் ஐப் பயன்படுத்தி பைல் ஐ உருவாக்குவதை பார்த்திருக்கிறோம்
தகவல்களுக்கு இந்த வெப்சைட் ஐக் காணவும்
ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பைல் ஐ பிரதி எடுப்பதைப் பார்க்கலாம்
அதற்கு சிபி கமாண்ட் உள்ளது அந்த கமாண்ட் இன் பயன்பட்டைப் பார்க்கலாம்
ஒரு பைல் ஐ பிரதி எடுக்க டைப் செய்க சிபி ஸ்பேஸ் ஒன்று அல்லது மேற்பட்ட OPTION
ஸ்பேஸ் சோர்ஸ் பைல் ன் பெயர் ஸ்பேஸ் டெஸ்டினேஷன் பைல் ன் பெயர் டெஸ்ட்
ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பைல் களை பிரதி எடுக்க எழுதுவோம் சிபி ஸ்பேஸ் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட OPTION
பிரதி எடுக்க விரும்பும் பைல்ஸ் ன் சோர்ஸ் ன் பெயர்
மற்றும் அந்த பைல்ஸ் பிரதி எடுக்கப்படவேண்டிய டெஸ்டினேஷன் டைரக்டரி ன் பெயர்
ஒரு உதாரணத்தைப் பார்க்கலாம்
டெர்மினல் ஐத் திறப்போம் ஹோம் டைரக்ட்ராய் ல் டெஸ்ட்1 என்ற பைல் ஐ ஏற்கனவே வைத்துள்ளோம்
டெஸ்ட்1 ல் உள்ளதைப் பார்க்க டைப் செய்வோம் கேட் டெஸ்ட்1 enter ஐ அழுத்தவும் நாம் டெஸ்ட்1 ல் பார்க்கும் உள்ளடக்கத்தை டெஸ்ட்2 என்ற பைல் க்கு பிரதி எடுக்க எழுதுவோம் சிபி டெஸ்ட்1 டெஸ்ட்2 enter ஐ அழுத்தவும் இப்போது பைல் பிரதி எடுக்கப்படுகிறது
டெஸ்ட்2 என்ற பைல் இல்லையானால் முதலில் அது உருவாக்கப்படுகிறது பிறகு டெஸ்ட்1 ன் உள்ளடக்கம் அதனுள் ஒட்டப்படுகிறது
ஏற்கனவே அந்த பைல் இருந்தால் அது ஓவர்விரைட் செய்யப்படுகிறது
பிரதி எடுத்த பைல் ஐக் காண கேட் டெஸ்ட்2 enter செய்க உங்களால் டிஃபரன்ட் டைரக்டரிஸ் ல் இருந்தும் பைல்ஸ் ஐ பிரதி எடுக்க முடியும்

உதாரணமாக டைப் செய்க சிபி homeanirbanarcdemo1 homeanirban enter செய்க இது மீண்டும் homeanirbanarc டைரக்டரி ல் இருக்கும் பைல் டெமோ1 ஐ homeanirban டைரக்டரி க்கு டெமோ1 என்ற பெயரிலேயே பிரதி எடுக்கும் முன் போல டெமோ1 ஐப் பார்க்க டைப் செய்க எல்எஸ் homeanirban enter செய்க டெமோ1 பைல் இருப்பதைப் பார்க்கலாம்

இங்கே அவற்றில் மிக முக்கியமாவற்றைப் பார்க்கலாம்
முதலில் ஸ்லைடு களுக்குச் செல்லலாம்
அந்த ஆப்ஷன் களுள் R முக்கியமான ஒன்று
இது அந்த மொத்த டைரக்டரி ஸ்ட்ரக்சர் லும் ரிகர்சிவ் பிரதி எடுக்க பயனாவது ஒரு உதாரணத்தைப் பார்க்கலாம் டெஸ்ட்டிர் டைரக்டரி யின் அனைத்து உள்ளடக்கத்தையும் டெஸ்ட் டைரக்டரி க்கு பிரதி எடுக்க முயற்சிக்கலாம்
அதற்கு டைப் செய்வோம் சிபி டெஸ்ட்டிர் டெஸ்ட் enter செய்க நீங்கள் ஆட்புட் மெசேஜ் ஐ பார்க்கலாம் வழக்கமாக சில உள்ளடக்கத்தை வைத்திருக்கும் டைரக்டரி ஐ சிபி கமாண்ட் பயன்படுத்தி பிரதி எடுக்க முடியாது ஆனால் R ஆப்ஷன் ஐ பயன்படுத்தி செய்யலாம் இப்போது டைப் செய்வோம் சிபி R டெஸ்ட்டிர் டெஸ்ட் enter செய்க இப்போது பிரதி எடுக்கப்பட்ட டைரக்டரி ஐக் காண டைப் செய்க எல்எஸ் enter செய்க நாம் டெஸ்ட் டைரக்டரி இருப்பதைக் காணலாம்
ஸ்க்ரீன் ஐ கிளியர் செய்வோம் டெஸ்ட் ல் உள்ள உள்ளடக்கத்தைக் காண டைப் செய்க எல்எஸ் டெஸ்ட் enter செய்க டெஸ்ட் டைரக்டரி ன் உள்ளடக்கத்தைக் காணலாம் இப்போது ஸ்லைடு களுக்குத் திரும்ப செல்கிறோம் ஒரு பைல் மற்றொரு பைல் க்கு பிரதி எடுக்கப்படும்போது அந்த பைல் ஏற்கனவே இருந்தால் அது ஓவர்விரைட் செய்யப்படும் என தெரியும் இப்போது தவறுதலாக முக்கியமான பைல் ஐ ஓவர்விரைட் செய்கிறோம் என்றால்
இது போல் ஏதும் நடக்காமல் தடுக்க b ஆப்ஷன் உள்ளது இது இருக்கும் ஒவ்வொரு டெஸ்டினேஷன் பைல் க்கும் ஒரு பேக்கப் ஐ உருவாக்குகிறது நாம் ioption யும் பயன்படுத்தலாம்
இது எப்போதும் டெஸ்டினேஷன் பைல் ஐ ஓவர்விரைட் செய்யும் முன் நம்மை எச்சரிக்கும் இப்போது எம்வி கமாண்ட் வேலை செய்வதைப் பார்க்கலாம் இது பைல் களை இடமாற்ற பயனாவது
அது எப்படி பயனாகிறது
இது முக்கியமான இரு பயன்களைக் கொண்டுள்ளது
இது ஒரு பைல் அல்லது டைரக்டரி ஐ ரினேம் செய்ய பயனாகிறது ஒரு குரூப் ஒஃப் பைல்ஸ் ஐ மற்றொரு டைரக்டரி க்கு மாற்றவும் பயனாகிறது எம்வி நாம் ஏற்கனவே பார்த்த சிபி போலவேதான்
அதனால் எம்வி ஐ எப்படி பயன்படுத்த முடியும் என சீக்கிரமாக காணலாம்
டெர்மினல் திறந்து டைப் செய்க எம்வி டெஸ்ட்1 டெஸ்ட்2 enter செய்க இது ஏற்கனவே ஹோம் டைரக்டரி ல் உள்ள பைல் டெஸ்ட்1 ஐ டெஸ்ட்2 என மாற்றும் டெஸ்ட்2 ஏற்கனவே இருந்தால் இது ஓவர்விரைட் செய்யப்படும் பைல் ஓவர்விரைட் செய்யப்படும் முன் நமக்கு எச்சரிக்கை வேண்டுமானால் எம்வி கமாண்ட் ல் i ஆப்ஷன் ஐப் பயன்படுத்தலாம்
அனிர்பன் என்ற மற்றொரு பைல் ஐ வைத்துள்ளதாக கொள்வோம்இந்த பைல் யும் டெஸ்ட்2 என மாற்ற விரும்புகிறோம் டைப் செய்வோம் எம்வி i அனிர்பன் டெஸ்ட்2 enter செய்க நாம் பார்ப்பது போல ஒரு எச்சரிக்கை கொடுத்து டெஸ்ட்2 ஓவர்விரைட் செய்யப்பட வேண்டுமா எனக் கேட்கிறது ய் ஐ அழுத்தி enter ஐ அழுத்தினால் அந்த பைல் ஓவர்விரைட் செய்யப்படும் சிபி போல எம்வி ஐயும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பைல் களுடன் பயன்படுத்தலாம்
ஆனால் இங்கே டெஸ்டினேஷன் ஒரு டைரக்டரி ஆக இருக்க வேண்டும் தொடர்வதற்கு முன்னால் ஸ்க்ரீன் ஐ கிளியர் செய்யலாம்
abcடிஎக்ஸ்டி popடிஎக்ஸ்டி மற்றும் pushடிஎக்ஸ்டி என 3 fileகளை ஹோம் டைரக்டரி ல் வைத்திருப்பதாக கொள்வோம் அவை இருப்பதைக் காண டைப் செய்க எல்எஸ் enter செய்க இங்கே fileகள் poptxtpushடிஎக்ஸ்டி மற்றும் abcடிஎக்ஸ்டி உள்ளன
ஸ்க்ரீன் ஐ கிளியர் செய்வோம் இப்போது இந்த 3 fileகளையும் டெஸ்ட்டிர் டைரக்டரி க்கு மாற்ற விரும்புகிறோம் அதற்கு டைப் செய்க எம்வி abcடிஎக்ஸ்டி popடிஎக்ஸ்டி pushடிஎக்ஸ்டி டெஸ்டினேஷன் போல்டர் ன் பெயர் டெஸ்ட்டிர் enter செய்க அவற்றைப் பார்க்க டைப் செய்க எல்எஸ் டெஸ்ட்டிர் enter செய்க ஏபிசி பாப் மற்றும் pushடிஎக்ஸ்டி fileகளை நீங்கள் பார்க்கலாம் எம்வி ன் சில ஆப்ஷன் களைப் பார்க்கலாம்
முதலில் ஸ்லைடு களுக்குத் திரும்ப போகலாம் பிறகு எம்வி கமாண்ட் உடன் இருக்கும் b அல்லது -backup ஆப்ஷன்
டெஸ்டினேஷன் ல் ஒவ்வொரு பைல் யும் ஓவர்விரைட் செய்யப்படும் முன் பேக்கப் எடுக்கும் நாம் ஏற்கனவே பார்த்த எந்த டெஸ்டினேஷன் பைல் யும் ஓவர்விரைட் செய்யும் முன் i ஆப்ஷன் நம்மை எச்சரிக்கும் அடுத்தது ராம் கமாண்ட்
இது பைல் களை நீக்கப் பயன்படுகிறது டெர்மினல் க்கு திரும்பச் சென்று டைப் செய்க எல்எஸ் டெஸ்ட்டிர் அதில் ஒரு பைல் faqடிஎக்ஸ்டி ஐப் பார்க்கலாம்
இதை நீக்க வேண்டும் எனக் கொள்வோம் அதற்கு டைப் செய்க ராம் testdirfaqடிஎக்ஸ்டி enter செய்க இந்த கமாண்ட் பைல் faqடிஎக்ஸ்டி ஐ testdir டைரக்டரி யில் இருந்து நீக்கும் உண்மையில் அந்த பைல் நீக்கப்பட்டதா இல்லையா எனப் பார்க்க
மீண்டும் அழுத்தவும் எல்எஸ் டெஸ்ட்டிர் enter செய்க நீங்கள் அந்த பைல் faqடிஎக்ஸ்டி ஐ பார்க்க முடியாது நீங்கள் ராம் கமாண்ட் ஐ ஒன்றுக்கும் மேற்பட்ட பைல் களுடனும் பயன்படுத்தலாம் டெஸ்ட்டிர் டைரக்டரி யில் இரண்டு பைல் கள் உள்ளன ஏபிசி2 மற்றும் ஏபிசி1 இந்த பைல்ஸ் ஏபிசி1 மற்றும் ஏபிசி2 ஐ நாம் நீக்க வேண்டும் என்றால்
அதற்கு டைப் செய்வோம் ராம் testdirஏபிசி1 testdirஏபிசி2 enter செய்க இது பைல்ஸ் ஏபிசி1 மற்றும் ஏபிசி2 ஐ டெஸ்ட்டிர் டைரக்டரி யில் இருந்து நீக்குகிறது அவை நீக்கப்பட்டிருப்பதைக் காண மீண்டும் டைப் செய்க எல்எஸ் டெஸ்ட்டிர் ஏபிசி1 மற்றும் ஏபிசி2 ஐ பார்க்க முடியாது மேலும் போகு முன் ஸ்க்ரீன் ஐ கிளியர் செய்யலாம் இப்போது மீண்டும் ஸ்லைடு களுக்குப் போகலாம் சுருங்க சொல்ல நாம் கற்றது ஒரே ஒரு பைல் ஐ நீக்க எழுதுவது ராம் மற்றும் பைல் ன் பெயர்
ஒன்றுக்கும் மேற்பட்ட பைல் களை நீக்க எழுதுவது ராம் மற்றும் நீக்க வேண்டிய பைல் களின் பெயர் இப்போது ராம் கமாண்ட் ன் சில optionகளைப் பார்க்கலாம்
சில சமயம் பாதுகாக்கப்பட்ட பைல் ஐ ராம் கமாண்ட் ஆல் நீக்க முடியாது
அப்போது அந்த பைல் ஐ கட்டாயப்படுத்தி நீக்க f ஆப்ஷன் ஐ நாம் பயன்படுத்தலாம் மற்றொரு பொதுவான ஆப்ஷன் r
இந்த ஆப்ஷன் எங்கே பயனுள்ளதாக இருக்கிறது என பார்க்கலாம்
டெர்மினல் க்குத் திரும்ப போகலாம் ராம் கமாண்ட் ஐ வழக்கமாக டைரக்டரி களை நீக்க பயன்படுத்துவதில்லை அதற்கு பயனாவது ர்ம்தீர் கமாண்ட்
ஆனால் ர்ம்தீர் கமாண்ட் ஒரு டைரக்டரி காலியாக இருந்தால் மட்டுமே நீக்கும்
அதிக சப்டைரக்டரி களையும் பைல் களையும் கொண்ட டைரக்டரி ஐ நீக்க வேண்டுமானால்
அதற்கு ராம் கமாண்ட் ஐ முயற்சிக்கலாம் டைப் செய்வோம் ராம் மற்றும் நாம் நீக்க விரும்பும் டைரக்டரி டெஸ்ட்டிர் enter செய்க ராம் கமாண்ட் ஐ டெஸ்ட்டிர் டைரக்டரி ஐ நீக்க பயன்படுத்த முடியாது என்ற ஆட்புட் மெசேஜ் ஐ பார்க்கலாம் ஆனால் r மற்றும் f ஆப்ஷன் களை சேர்த்தோமேயானால் அதை நீக்க முடியும் ராம் rf டெஸ்ட்டிர் enter செய்க இப்போது டெஸ்ட்டிர் டைரக்டரி வெற்றிகரமாக நீக்கப்பட்டது இப்போது ஸ்லைடு களுக்குத் திரும்பச் சென்று அடுத்த கமாண்ட் ஐப் பார்க்கலாம் சிஎம்பி கமாண்ட்
சில சமயம் இரண்டு பைல் களும் ஒன்றா என சோதிக்க வேண்டியிருக்கும்
அப்படியானால் அவற்றில் ஒன்றை நீக்கலாம் கடைசி பதிப்பில் இருந்து அந்த பைல் மாற்றப்படுள்ளதா என பார்க்கவும் விரும்பலாம் இவற்றுக்காகவும் மற்றும் பல காரணங்களுக்காகவும் சிஎம்பி கமாண்ட் ஐப் பயன்படுத்தலாம் இது இரண்டு பைல் களையும் பைட் வாரியாக ஒப்பிடுகிறது பைல்1 மற்றும் பைல்2 ஐ ஒப்பிட எழுதுவோம் சிஎம்பி பைல்1 பைல்2
இரண்டு பைல் களின் உள்ளடக்கங்கள் ஒத்திருந்தால் மெசேஜ் ஏதும் காட்டப்படாது
ப்ராம்ப்ட் மட்டும் அச்சிடப்படும் உள்ளடக்கங்களில் ஏதேனும் வேறுபாடு இருந்தால் முதல் வேறுபாட்டின் இடம் டெர்மினல் லில் அச்சிடப்படும் சிஎம்பி எப்படி வேலை செய்கிறது என பார்க்கலாம்
ஹோம் டைரக்டரி ல் சேம்பிள்1 மற்றும் சேம்பிள்2 என இரண்டு பைல் கள் வைத்திருக்கிறோம் அவற்றினுள் இருப்பதைக் காணலாம் டைப் செய்க கேட் சாம்பே1 Enter செய்க இது திஸ் இஸ் ஆ லினக்ஸ் பைல் டோ டெஸ்ட் தே சிஎம்பி கமாண்ட் என்ற டெக்ஸ்ட் ஐ வைத்துள்ளது மற்றொரு பைல் சேம்பிள்2 டெக்ஸ்ட் ஐ வைத்திருக்கும்
அதை காண டைப் செய்வோம் கேட் சேம்பிள்2 enter செய்க இது வைத்திருக்கும் டெக்ஸ்ட் திஸ் இஸ் ஆ யூனிக்ஸ் பைல் டோ டெஸ்ட் தே சிஎம்பி கமாண்ட்
இப்போது இந்த இரண்டு பைல் களுக்கும் சிஎம்பி கமாண்ட் ஐ பயன்படுத்தலாம் எழுதுவோம் சிஎம்பி சேம்பிள்1 சேம்பிள்2 enter செய்க சேம்பிள்1 மற்றும் சேம்பிள்2 பைல் களுக்கு இடையே சுட்டிக்காட்டப்பட்ட முதல் வேறுபாட்டை பார்க்கலாம்

மேலும் நாம் பார்த்தது போல ஒவ்வொரு கமாண்ட் ம் பல ஆப்ஷன் களை வைத்துள்ளன மான் கமாண்ட் ஐப் பயன்படுத்தி அவற்றை மேலும் பார்க்க பரிந்துரைக்கிறேன் இந்த டியூட்டோரியல் லின் நிறைவுக்கு வந்துவிட்டோம் ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் அங்கமாகும்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
நன்றி